C ல் பிரெண்ட் பங்ஷன் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது பிரெண்ட் பங்ஷன்
இதை ஒரு உதாரணத்தின் உதவியுடன் செய்வோம்
இதை பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 g கம்பைலர் பதிப்பு 461 பிரெண்ட் பங்ஷன் ன் அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் கிளாஸ் க்கு வெளியே பிரைவேட் டேட்டா ஐ அணுகமுடியாது என்பது நமக்கு தெரியும்
பிரைவேட் டேட்டா ஐ அணுக பிரெண்ட் பங்ஷன் ஐ பயன்படுத்துகிறோம்
பிரெண்ட் பங்ஷன் ஆனது அந்த கிளாஸ் ன் மெம்பர் பங்ஷன் அல்ல
பிரெண்ட் பங்ஷன் ஐ ஒரு ஆப்ஜெக்ட் ஐ பயன்படுத்தாமலும் அணுக முடியும்
பிரெண்ட் பங்ஷன் ல் பாஸ் செய்யப்படும் ஆர்குமென்ட் அதன் ஆப்ஜெக்ட் ஆக பயன்படுகிறது
ஒரு பிரெண்ட் பங்ஷன் ன் டிக்ளரேஷன் ஐ காண்போம் பிரெண்ட் பங்ஷன் ஐ டிக்ளேர் செய்ய பிரெண்ட் கீவர்ட் பயன்படுகிறது பின் return type ஐ கொடுக்கிறோம்
function name ஆனது பங்ஷன் ன் பெயர்
பின் class பெயர் மற்றும் அந்த கிளாஸ் ன் ஆப்ஜெக்ட் ஐ ஆர்குமென்ட் ஆக பாஸ் செய்கிறோம்
ஒரு உதாரணத்தைக் காண்போம் எடிடரில் ஏற்கனவே கோடு ஐ டைப் செய்து வைத்துள்ளேன்
அதை திறக்கிறேன்
இந்த ப்ரோகிராமில் கூட்டல் செயல்பாட்டை செயல்படுத்துவோம்
நம் பைல் பெயர் frndசிபிபி என்பதை கவனிக்கவும் இப்போது கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம்
இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் பின் ஒரு கிளாஸ் frndஐ டிக்ளேர் செய்துள்ளோம் இதில் variableகள் ஆ மற்றும் ப் ஐ பிரைவேட் ஆக டிக்ளேர் செய்துள்ளோம் இங்கே ஒரு பங்ஷன் இன்புட் ஐ பப்ளிக் ஆக டிக்ளேர் செய்துள்ளோம் இதில் பயனர் இடமிருந்து உள்ளீட்டை பெறிகிறோம்
இது நம் பிரெண்ட் பங்ஷன் கம்ப்யூட்
இங்கே class பெயர் எப்ஆர்என்டி மற்றும் அந்த கிளாஸ் ன் ஆப்ஜெக்ட் ப்1 ஐ argumentகளாக பாஸ் செய்துள்ளோம்
பின் கிளாஸ் ஐ மூடுகிறோம் இப்போது கிளாஸ் எப்ஆர்என்டி ன் பிரைவேட் memberகளை பிரெண்ட் பங்ஷன் ஐ பயன்படுத்தி அணுக முடியும் இங்கே கம்ப்யூட் பங்ஷன் ஐ பயன்படுத்தியுள்ளோம்
இதில் கூட்டல் செயல்பாட்டை செயல்படுத்துவோம்
variableகள் ஆ மற்றும் ப் ஐ கூட்டுகிறோம் பின் மதிப்பை திருப்புகிறோம்
இங்கே மெம்பர் அல்லாத பங்ஷன் ல் ஆப்ஜெக்ட் ப்1 ஐ பயன்படுத்தி பிரைவேட் variableகளை அணுகுகிறோம் இது நம் மெயின் பங்ஷன்
இதில் கிளாஸ் எப்ஆர்என்டி ன் ஒரு ஆப்ஜெக்ட் ப் என உருவாக்குகிறோம் பின் ஆப்ஜெக்ட் ப் ஐ பயன்படுத்தி பங்ஷன் இன்புட் ஐ கால் செய்கிறோம் இங்கே பங்ஷன் கம்ப்யூட் ஐ கால் செய்து ப் ஐ ஆர்குமென்ட் ஆக பாஸ் செய்கிறோம்
பங்ஷன் கம்ப்யூட் ல் ஆர்குமென்ட் ஐ ப் ஆக பாஸ் செய்துள்ளோம் என்பதை காணலாம் இது மெத்தோட் பாஸ் பை வால்யூ ஐ பயன்படுத்தி செய்யப்படுகிறது ப் ஆனது ப்1 ன் மதிப்பிற்கு பாஸ் செய்யப்படுகிறது இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்போது ப்ரோகிராமை இயக்குவோம்
Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும்
டைப் செய்க g ஸ்பேஸ் எப்ஆர்என்டி டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் எப்ஆர்என்டி
எண்டரை அழுத்துக டைப் செய்க டாட் ஸ்லாஷ் எப்ஆர்என்டி எண்டரை அழுத்துக இங்கே காட்டப்படுவது Enter தே வால்யூ ஒஃப் ஆ ஆண்ட் ப் 8 மற்றும் 4 ஐ கொடுக்கிறேன் காட்டப்படும் வெளியீடு தே ரிசல்ட் is 12 இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
நம் slideகளுக்கு வருவோம்
சுருங்கசொல்ல இந்த டுடோரியலில் பிரெண்ட் பங்ஷன் பற்றி கற்றோம் எகா
பிரெண்ட் இன்ட் கம்ப்யூட் கிளாஸ் நேம் எப்ஆர்என்டி மற்றும் ஆப்ஜெக்ட் ப்1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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி